இங்க ஒரு லைட் இருக்குது வானம் ப்ளூ கலர்ல இருக்குது நிலா தெரியுது சுத்தி நெறய மரங்கள்லாம் இருக்குது.

இது ஒரு ஜூஸ் கட இங்க வந்து சார்ஜா ஐஸ்கிரீம் மில்க் ஷேக் வித் ஐஸ் கிரீம் சேல்ஸ் பண்றாங்க.

கம்ப்யூட்டர் இருக்கு ரெண்டு பாட்டில் இருக்கு கிரீன் அன்ட் ரெட் கலர்ல .

அந்த தண்ணி அளவ பாக்குறதுக்கே அழகா இருக்கு அடியில மண்ணு இருக்கு.

இங்க வந்து ஆரஞ்ச் கலர்ல பூ இருக்கு எல்லோ கலர்ல பூ இருக்கு ஒய்ட் கலர்ல பூ இருக்குது அப்புறம் வந்து கிரீன் கலர்ல ஏதோ செடி மாதிரி ஒன்னு வச்சிருக்காங்க.

அந்த பிடி வந்து சில்வர்ல வச்சிருக்காங்க.

ரெண்டு பேர் உள்ள நிக்காங்க ப்ளூ கலர் கோட் மாறி போட்டுக்கிட்டு.

இங்க வந்து பூமெக்ஸ்ல டி அந்த பனியன்ருக்கு.

ஆள் அங்க இருந்து நடந்து வாராங்க இங்க இருந்து ஒரு லேடி போறாங்க அங்க ஒரு போலீஸ் நிக்காங்க.

முடி வெட்டிக்கிட்டு அவங்களுக்கு சேவ் பண்ணி குடுத்துட்ருக்காங்க பியர்ட அ .

இதுல வந்து ஹிந்தில ஏதோ எழுதி போட்டுருக்காங்க அந்த கடைக்கு மேல இதுல வந்து ஜி ஏர்டெல் போர் ஜி னு ஒரு போர்டு இருக்குது.

வேற அந்த ரேக்ல சுடிதாரு நைட்டி அந்த மாதிரி இதெலாம் வச்சிருக்காங்க.